ஒரு போஸ்ட்ல மஞ்சள் கலர்ல ஏதோ கட் அவுட் வச்சிருக்காவ.

ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு நெறைய வீடு இருக்கு.

ஒரு ப்ளூ கலர் பில்டிங் . மேல ஃபுல்லா ஷீட் போட்டுருக்காவ.

இது பாக்க ஒரு ஹோட்டல்ல வச்ச டிஷ் போல இருக்கு.

ஒரு டைனிங் டேபிள் மேல வச்சிருக்காங்க அது ஒரு ஒயிட் கலர் டைனிங் டேபிள் .

சென்டர்ல ஒரு சாஸ் வச்சிருக்காவ.

இது ஒரு ஸ்ட்ரீட் ரோட் குள்ள இருக்கு.

சுத்தி நறைய பெரிய பெரிய மரம் நிக்குது.

மேல செல்ப்ல பாப்பாளி இருக்கு கீழ செல்ப்ல நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு.

இது ஒரு பகல் டைம் இங்கொரு கட்டவுட் இருக்கு ஃப்ரூட் கட்டவுட் .

சுத்தி நெறைய தண்ணியிருக்குது தண்ணில வெள்ள கலர்ல பசபோல இருக்கு.

அதுல கண்டக்டர்க்கு இடுப்புல கைவெச்சு நிக்காவ.

அங்க ரெண்டு பேரு நிக்கிறாவ. ஒரு ஆள் தொப்பி போட்ருக்காரு.

இது ஒருத்த கிளாஸ் டோர் தெரியுது.

ஒரு பேன்ருக்கு நெறைய ஜன்னல் இருக்கு.

ஒரு குன்றுல கம்பி வச்சு பிடிச்சுட்ருக்காங்க சுத்தி பச்ச பசேன்னுற்கு.

சுத்தி நெறைய பெரிய பெரிய மரோ நிக்குது.

ஒரு பார்க்கிங் போல தெரியிது.

இது ஒரு ஹாஸ்டல் போலெ இருக்கு.

உள்ள மூணு பேர் நிக்கிறாவ ரெண்டு பேர் ப்ளூ கலர் ஷர்ட் ஒரு ஆள் மஞ்ச கலர் ஷர்ட் .

நிறைய ஆள் இருக்காவ ஒரு ஆள் அதுல தொப்பி போட்டு இருக்காரு.